ரெண்டு பேர் பெட்ரோல் போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க.

அப்றோ காம்பவுண்ட் மேல கிரீன் கலர்ல ஒரு டப்பா இருக்கு.

இது ஏதோ ஒரு மலை சைடு .

ட்ரீ மூவி தண்ணி வந்துட்டுருக்கு.

இதுக்கப்ப அந்த சைடுல சும்மா பென்ச் ரெண்டு வேர் உக்காந்ருக்காங்க.

பின்னாடி ஒரு எல்லோ கலர் பில்டிங் இருக்கு நறைய மரம் எல்லாம் நிக்குது.

இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் .

நாலு ஃபேன் இருக்கு நாலுமே ஓடாம இருக்கு.

இது வந்து ஒரு ரூம் .

அதனால எல்லா டியூப் லைட்ஸ் போட்டு இருக்காங்க.

இது வந்து ஒரு ஷாப் . இதுல வந்து செப்பல் மேக்கப் ஐட்டம்ஸ் அ வாலட் அந்த மாதிரி எல்லா இருக்கு.

படி வந்து ரெட் கலர்ல இருக்கு. சைடுல வந்து கைப்பிடி கொடுத்திருக்காங்க. ப்ளூ கலர்லயும் பிரவுன் கலர்ல இருக்கு.

ரெண்டு பேரு வயலின்னன் அந்மாதிரி வாசிச்சிட்ருக்காங்க.